Eclipse மூலம் Java ல் ஹெல்லோவொர்ல்ட் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இந்த tutorial ல் Eclipse ஐ பயன்படுத்தி Java ல் ஹெல்லோ Worldprogram ஐ எழுதுவதைக் கற்போம் நாம் பயன்படுத்துவது எக்லிப்ஸ் 370 மற்றும் உபுண்டு 1110 இந்த tutorial ஐ தொடர கணினியில் Eclipse ஐ நிறுவியிருக்க வேண்டும் Eclipse ல் ஒரு file ஐ உருவாக்க
சேமிக்க
உங்களுக்கு தெரிய வேண்டும்
இல்லையெனில் அது தொடர்பான tutorial க்கு எங்கள் தளத்தைப் பார்க்கவும்
ஹெல்லோ வர்ல்ட் என்ற செய்தியை அச்சடிக்கும்
ஒரு வரி ஜேவ் கோடு இங்கே உள்ளது இதை Eclipse ல் முயற்சிப்போம்
Alt மற்றும் F2 ஐ அழுத்தி டயலாக் box ல் எழுதுக எக்லிப்ஸ் பின் enter செய்க
workspace ல் Ok ஐ சொடுக்க இங்கே எக்லிப்ஸ் இடே உள்ளது
புது project ஐ சேர்ப்போம் பைல் நியூ ல் சொடுக்கி புரொஜெக்ட் ஐ தேர்க புரொஜெக்ட் பட்டியலில் ஜாவா புரொஜெக்ட் ஐ தேர்ந்து Next ஐ சொடுக்கவும் புரொஜெக்ட் name ல் எழுதுக டெமோப்ராஜெக்ட் டெமோ மற்றும் புரொஜெக்ட் க்கு இடையே இடைவெளி இல்லை என்பதையும் ட் மற்றும் ப் மேல்நிலை எழுத்துக்கள் என்பதையும் கவனிக்கவும் wizards ன் கீழ் வலது மூலையில் Finish ஐ சொடுக்கவும்
டெமோப்ராஜெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது
project க்கு ஒரு புது class ஐ சேர்ப்போம்
புரொஜெக்ட் ல் ரைட் கிளிக் செய்து New ல் Class ஐ தேர்க
இது நியூ ஜாவா கிளாஸ் Portlet ஐ திறக்கிறது கிளாஸ் name ல் டெமோபுரோகிராம் என எழுதி stubs ல் பப்ளிக் staticவாய்ட் மெயின் என்பதில் ஒன்றை தேர்க
wizards ன் கீழ் வலது மூலையில் Finish ஐ சொடுக்கவும் டெமோப்ராஜெக்ட்
சோர்ஸ் directory ஐயும் டெமோ programஜாவா என்ற file ஐயும் கொண்டிருப்பதை காணலாம் இது ஏனெனில் java ல் ஒவ்வொரு class உம் அதன் file லேயே இருக்க வேண்டும்
அதனால் கிளாஸ் டெமோபுரோகிராம்
பைல் டெமோ புரோகிராம்
Java ல் இருக்க வேண்டும்
editor க்கு மிக குறைந்த இடம் இருப்பதால்
வியூ பார்க்க சரியாக தெரியவில்லை
எனவே மற்ற portlet களை சிறிதாக்குவோம்
இங்கே எடிட்டர் உள்ளது இந்த வரி இரு slashகளுடன் ஆரம்பிப்பதால் இது கமெண்ட் லைன்
இது நம் code உடன் ஒன்றும் செய்யாது
இந்த வரியை நீக்குவோம்
அதுபோல ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ஸ் மற்றும் மாஸ்டிக் slash க்கு இடையில் இருக்கும் அனைத்தும்
எனவே இந்த comment களையும் நீக்குவோம்
இங்கே code ன் பேர் போன் உள்ளது
பிரின்ட் statement ஐ சேர்ப்போம் சிஸ்டம் டாட் அதை முடிக்கும் சாத்தியக்கூறுகளின் பட்டியலை எக்லிப்ஸ் கொடுப்பதைக் கவனிக்கவும் இப்போதைக்கு கைமுறையாக command ஐ எழுதுவோம் outபிரின்ட்ல்ன்
bracketகளினுள் quote களில் ஹெல்லோவொர்ல்ட் java ல் ஒவ்வொரு statement உம் semicolon உடன் முடிய வேண்டும்
ஒரு semicolon ஐ சேர்ப்போம்
இங்கே இதுதான் Java ல் முழு ஹெல்லோவொர்ல்ட் புரோகிராம்
சேமிக்க Ctrl S ஐ அழுத்துக ரைட் கிளிக்
ரன் ஏஎஸ் ஜாவா அப்ளிகேஷன்
code ஐ இயக்குவோம் ஆட்புட் console ல் பார்ப்பது போல ஹெல்லோவொர்ல்ட் என்ற செய்து அச்சடிக்கப்பட்டுள்ளது
இப்போது World ஐ ஜாவா என மாற்றுவோம் Ctrl ஸ் மூலம் சேமித்து பின் இயக்கவும்
நாம் பார்ப்பது போல செய்தி ஹெல்லோ ஜாவா அச்சடிக்கப்படுகிறது இப்போது code ன் ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்கிறது என பார்க்கலாம்
முதல் வரி கிளாஸ் பெயர் DemoProgramஎன்றும் அது ஒரு பப்ளிக் கிளாஸ் என்றும் காட்டுகிறது இரண்டாம் வரி
இதுதான் மெயின் மெத்தோட் என குறிக்கிறது
இந்த method ல் இருந்து தான் java உடன் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கிறது எனலாம்
நமக்கு தெரிந்ததுபோல இதுதான் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்
இங்கே இவ்வாறுதான் java ல் ஹெல்லோவொர்ல்ட் program ஐ எழுத வேண்டும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த tutorial லில் java ல் ஹெல்லோவொர்ல்ட் program ஐ எழுதுவதையும் ஜாவா code ல் ஒவ்வொரு பகுதி code உம் என்ன செய்கிறது என்பதையும் கற்றோம்
இப்போது அசைன்மென்ட்
கிரீட் என்ற ஜாவா class ஐ உருவாக்கவும்
இது இயக்கும் போது புரோகிராம் சக்செஸ்ஃபுல் என தரவேண்டும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
மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா